ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டவங்க எழும்பி வாராங்க நிறைய லைட் இருக்கு.

இது வந்து ஒரு டாக்டர் வந்து பேசன்ஸ பாக்குற மாதிரி இருக்கு.

அவுங்க பிராண்ட்ல நெறைய மெடிசின்ஸ் இருக்கு அது எல்லாமே பாக்ஸ்ஸ் அண்ட் பாட்டில்ஸ்ல வெச்சிருக்காங்க.

அந்த பேஜ் ஃபுல்லாவே அவர் மாதிரி லைட்டிங்ல வயலட் அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கு.

மேல வந்து ஒயிட் கலர்ல லைட் எரியுது ஒரே ஒரு கிரீன் கலர் லைட் எரியுது.

இந்த என்ட்ரன்ஸ் ஓட ரெண்டு சைடுலயுமே ட்ரீஸ் நட்ருக்காங்க.

அந்த மரத் மரதொட சைடுல வந்து நிறைய டிரீஸ் எல்லா இருக்கு.

இதுல வந்து நெறைய டின்ல வந்து சம்திங் என்னமோ வச்சுருக்காங்க.

டேபிள்ஸ்க்கு மேல ரெட் அண்ட் எல்லோ கலர் பாட்டில்ஸ்லெ ஏதோ வச்சிருக்காங்க.

வெளிய வந்து ஒரு கிரீன் கலர் நெட்ல வந்து செடி வச்சிருக்காங்க.

இது பாக்றதுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கு.

கீழ ப்ளோருக்கு வந்து ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ல டைல் போட்டிருக்காங்க.

இது பாக்குறதுக்கு ஏதோ கடல் மாதிரி இருக்கு.

சைட்ல வந்து கொஞ்ச பிரேம்ஸ் எல்லாம் மாட்டிருகாங்க.

சைடுல வந்து ஒரு ஏணிப்படி வச்சிருக்காங்க.

சைடுல நரய டிரீஸ் இருக்கமாதிரி இருக்கு.

அப்ரோமா நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து அடுக்கி கூட்ட கூட்டமா வச்சிருக்காங்க.

மா மேல ஒரு டியூப் லைட் .

கண்ணாடி பெட்டிக்குள்ளடி நெறைய ஸ்னாக்ஸ் ஐட்டம்ஸ் வெச்சுருக்காங்க.

இதோட சைடுல வந்து நிறைய கல் வச்சு சொவர் மாதிரி கட்டியிருக்காங்க.

காம்பவுண்ட்க்கு அந்த பக்கம் கொஞ்சம் பனை மரங்கள் நிக்கிற மாதிரி தெரியுது.

முன்னாடி ஒரு ப்ளூ கலர்ல டேபில் இருக்கு.

நெறைய பேரு பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க.

இது பாக்குறதுக்கு ஒரு ஷோரூம் மாதிரி இருக்கு.

பஸ்ஸ்டாப்க்கு கீழ கொஞ்ச லேடீஸ் நிக்கிறாங்க.